இது ஒரு ஆஃபீஸ் வெயிட்டிங் ஏரியா .

இங்க பெட் பில்லோ பிளாங்கேட் கண்ணாடி ஒரு சின்ன ஒரு டேபிளு இருக்கு.

பெட்ரூம் பக்கத்துலயே ரெஸ்ட்ரூம் கட்டி வெச்சுருக்காங்க.

இந்த ரூம்ல டோர் ஓப்பனா இருக்கு.

அது பக்கத்துல கிளாஸ் பில்டிங் ஒன்னு இருக்கு.

ஜிம்முக்கு உள்ள எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்காங்க.

ரெண்டு பேர் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க.

ஒருத்தர் மட்டும் எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்காரு.

ஹால்ல ஸ்டேஜ் டெக்கரேஷனு போட்டு வெச்சிருக்காங்க.

இங்க ஒரு சின்ன ஓட்டல் இருக்கு.

ஹோட்டலுக்குள்ள நெறைய டேபுள் சேரு வெச்சிருக்காங்க.

இங்க நெறைய மரங்கள் வென்டிலேஷனுக்காக வெச்சிருக்காங்க.

தூரத்துல சின்ன டீ எஸ்டேட்டும் இங்க இருக்கு.

ரூம்ல வால் டி_வியு செட்_டாப் பாக்ஸு வெச்சிருக்காங்க.

காருக்குள்ள ரெண்டு பேரு உட்காந்துட்டு இருக்காங்க.

கேஷ் கவுண்டர்ல ஒருத்தரு பில் போட்டுட்டு இருக்காரு.